பாத்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க

என் அன்னே புரியல நல்லாவே இல்லன்டு இருந்தாங்க பாக்கனும் நான் படம் பாக்கலாம்னு நாலு நாள் leave இருக்குல சும்மா போலாம் னு அப்பறம் பாத்தா கிடைகல அடுத்த வாரம் வேணா பாக்கலாம் அப்படினு இருக்கேன்

ஆமா சுமன் நாளைக்கு கூப்டான் உம் நானே வருவேன்னு வச்சுக்கோ எதாச்சு நல்லா இருக்கும் அது பேய் படம் ஆமா

தெரியலையே பேய் படம்னு சொல்லலையே யாரும் இந்த பேய் படம் சொன்னான் அவன் தான் சொன்னான் பாத்துட்டு வந்து

ஏய் poster லையும் அதுலயும் இதுலையும் நல்லா தான் டா இருக்கும் அதுலயும்

பேய் படம் நாளே எனக்கு கொஞ்சம் டர் ஆய்டுமே டா அது என்ன பேய் படம் ஆ என்னனு தெறியல psyco ஆ என்னனு தெறியல வேற அடுத்து எப்போ படம் வருது வேற என்ன படம் வருது

வேற ஏதும் வரலையா

TV ல எதாவது போடுறாங்களா ஆஹ் இன்னிக்கு bore அடுச்சுருந்துச்சு விக்ரம் படம் போட்டு பாத்துட்டு இருந்தேன் பாரு cobra பாத்துட்டியா cobra பாக்களா அதும் நல்லா இல்லைன்டு இருந்தான்

அதுதான் கடைசில தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அது வரைக்கும் நல்லாவே இல்ல அப்படின்டு சொன்னான்

அதுனால எதும் பாக்கல இந்த leave ல படம் பாக்கலாம்னா

எழுதுறதே எழு நாளைக்கு குடுதுருக்காங்க நாலு நாள் leave குடுத்துட்டு EVS படிக்கணும்னு நினச்சுட்டு இருந்தேன் re retest னு சொல்லிட்டு இருந்தாரு

அதையும் வீட்ல எழுதிட்டு வர சொல்லிட்டாரு ஆமா போடா டேய் எத்தனைய தான் எழுதுறது அவங்களுக்கே தெரியும் எவளோலாம் எழுத முடியாதுன்னு முடுஞ்ச அளவுக்கு எழுதிட்டு போக வேண்டியது தான் DCMK என்ன சொன்னாரு retest அவரு அன்னைக்கு நாங்க போனோம்

வேணாம் பா leave முடுஞ்சு எழுதிட்டு வாங்க full ஆ வேல செஞ்சுட்டு இருக்காங்க

தான் clean பண்ணிட்டு இருக்காங்கன்டாரு சேரி நல்லதுன்னு சொல்லிடு வந்துட்டோம்

இப்போ தான் நியாபகமே வருது

அன்னைக்கு குடுத்தா பொறி இப்போ தான் bag ல இருந்து எடுக்குறேன்

நான் tiffin box ல இருந்து எடுத்து போடும் போதே எடுத்து வெளிய வச்சுட்டேன்

கல்ல போட்டுத்தறாம வெள்ளமும்

எப்படுரா டா சாப்ட முடியும்

நான் இப்போ தான் போயிடு வந்தேன்

ஆஹ் சேரி

hello hello பாபி என்ன பண்றீங்க இல்ல பா இப்போதான் tiffin வேல முடிஞ்சிது சும்மாதான் உக்காந்திருக்கோ இனிமேல் தா lunch ஆ late ஆயிடுச்சாட்டார்க்குது இன்னைக்கு எல்லா school leave நாலா pooja holidays pooja holidays காக school leave விட்ருக்காங்க இல்லையா அதுனால எல்லா late ஆ எந்திரிக்கறது சாப்பட்றது அப்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி lockdown ல என்ன பன்னிட்டு இருந்தோமோ அது பண்ணபோறீங்க

அதுக்கு அப்ரோ பாத்திங்களா school க்கு போறப்போ குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட ஆராமேச்சுட்டாங்க starting ல அது pickup பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காலைல சீக்ரோ எந்திரிக்கறதுக்கு school போனும் ம் ரெண்டு பேருக்கு பழகிட்டாங்க இல்லையா ஆமாங்க நம்மாளு வந்து சோம்பேறி ஆயிட்டோ நல்லா சோம்பேறி ஆயிட்டோனு வெச்சுக்கோங்களே நல்லா உடம்பே வந்துருச்சு

என்ன பண்றது நல்ல தூங்கி எந்திரிச்சி நல்லா பசிக்கும் நல்லா full கட்டு கட்டிட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஆயிடுச்சு school இருந்துதுனா காலைலயே

அப்போ, வேலை இல்லாத மாரி, தோணுது. ஆமா. ஆனா, ஒரு மணிக்கு, குழந்தைங்க வரும்போது, இனி, next ஆரம்பிக்கும்.

சாப்பிட கொடுக்கிறதுக்கு, homework எழுதுறதுக்கு, தூங்குறதுக்கு, அது rest இல்லாம, போய்க்கிட்டே இருக்கும். ஆமா, ஆனா, அதுதான் நல்லதும் கூட, நல்லது leave விட்டுட்டாங்கன்னா, நமக்கு வந்துட்டு, இந்த

குழந்தைங்க ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஆனா, வீட்டுல இருக்கும்போது, நல்லா jolly ஆ இருந்துட்டாங்க. அப்புறமா, school போகும்போது, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப, ஒரு level க்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு, இதுதான், நம்ம school போகணும். காலையில எந்திரிக்கணும். வரணும், அப்புறம் tuition படிக்கணும், தூங்கணும்ங்கிற, இதுக்கு வந்திருக்கறாங்க

ஒரு இதே கம்மியாயிடுச்சு பாடங்கள் எல்லாம் புரியாம, continuity இல்லாம, புதுசா கொண்டு போய், ஒரு class ல உட்கார வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு காலையில இருந்து, சாயங்காலம் முடிக்கும், teach படிக்கிற படிப்பு, அதுல வராது வராது, முடியாது அது. Pickup பண்றது, ரொம்ப கஷ்டம். ஆனா, நேரடியா போய், நம்ம இதுதான் படிக்கணும்ங்கிற, அந்த ஒவ்வொரு period க்கு, ஒவ்வொரு பாடம், படிக்கிறது, அந்த இது வராது பண்ணாலும், வீட்டுல உட்கார்ந்து வேற மத்த chapter , syllabus , subjects எல்லாம் பரவாயில்லை. அந்த maths எல்லாம்ன்னா, ரொம்ப கஷ்டம்.

ஆமா. ரெண்டு வருஷத்துல, நடத்த வேண்டிய, அந்த concept , அதெல்லாம் வந்து, அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அப்போ, இப்ப school ஆரம்பிச்சு போனதும், miss களுக்கும் கஷ்டம், parents ங்களுக்கும் கஷ்டம், அவங்களை படிக்க வைக்கிறது இல்லை, படிக்க வைக்கிறதுல அவங்களும் அதைய ஏத்துக்கிட்டு, ஒரு அளவுக்குத்தான் பண்ணி, குழந்தைகளை இப்போ மெருகேற்றி இருக்கிறாங்க

School ல போய் படிச்ச மாதிரியும் இருந்திருக்காது

மத்தியானத்துக்கு பருப்பு, சாம்பார் வைக்கலாம். அதாவது, நம்ம காய் செய்யலாம்னு, plan பண்ணி இருக்கோம். Non - veg எல்லாம் எடுக்கலையா? Non veg எல்லாம் எடுக்கலை. நேத்துதான், ஒரு விருந்துக்கு போயிட்டு இருந்தோம். ஓ. பிரியாணி, non veg தானே சாப்பிட்டோம்? ஓ, non veg வந்துட்டு, weekly ஒரு time இல்லாட்டி, ரெண்டு time , அவ்வளவுதான் அவ்வளவுதான். ம். சரி, சரி. என்ன சாப்டிங்க நாங்க, நேத்து, நேத்து வந்து, chicken பிரியாணி, chilly அப்புறம், அந்த chicken லயே வந்துட்டு, ஒரு

எல்லாம், நேத்து, போயிட்டு வந்துட்டீங்க. ஆமா. ம், சின்ன குழந்தையோட, first year birthday

Night ஒண்ணும் சாப்பிடல. ம், மத்தியானம் கொஞ்சம், பலமா சாப்பிட்டுட்டனால, பிரியாணி, மசாலா item சாப்பிட்டதுனால, Night வந்து, நல்ல வேளை பசிக்கவும் இல்லை. ம், தூங்கிட்டோம், அதே நல்லது. நல்லது. வயித்துக்கு, rest கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம், இன்னைக்கு வந்துட்டு, கீரை, காய்கறிகள், இப்படித்தான் சாப்பிடுவோம் ஓ ரொம்ப மேல, மேல, non veg ஏ சாப்பிட முடியாது. சாப்பிட்டா, அது, உடம்புக்கும் ஆகாது. குழந்தைங்க, என்ன பண்றாங்க? யாது. சாப்பிட்டா, அது, உடம்புக்கும் ஆகாது. குழந்தைங்க, என்ன பண்றாங்க? குழந்தைங்க, இப்ப வந்து, விளையாண்டுட்டு இருக்காங்க

இப்போ வந்து, கொஞ்சம் தண்ணி, காய வச்சு, ம்ம். அவங்களுக்கு, குளிக்க வைக்கணும். ஓ, அதுக்கப்புறம், மத்தியான சமையல். அப்புறம், சாயந்திரமா, கொஞ்சம், home work சொல்லி, கொடுக்கணும். இன்னைக்கு

நீங்க? அப்புறம், தைக்கிற வேலை, எதுவும் இல்லையா? ஆங், இருக்குது, போய் தைக்கணும். அதுக்குள்ள, இப்பதான், நாங்க சாப்பிட்டோமா? சாப்பிட்டு வந்து, என்ன பண்றீங்கன்னு, கேட்கலான்னு, ஒரு phone போட்டேன். பேசிட்டு, போயி ஒரு நிக்கணும். Cutting போட்டு தேச்சுட்டு

இது, புதுசா, phone ல, இந்த புது design , cutting எல்லாம், பாத்து தேய்க்கிறியா? அதுதான், பாத்து வச்சிருக்கிறேன். ஒரு, full gown மாதிரி தைக்கலாம்னு சொல்லிட்டு, saree ல,

first வச்சிருந்த சேலைகளை எல்லாம், இப்ப பண்ணிட்டிருக்காங்க Waste ஆகுறதுக்கு, எப்படியாவது உபயோகமா இருந்தா, நல்லதுதானே? அது face and trend ஆயிட்டு வருது. ஆமா. வீட்டுல இருக்கிற, பழைய சேலை எல்லாம், அப்புறம், பூ போட்ட சேலைகளை, விலைக்கு வாங்கியே, தைக்க ஆரம்பிச்சுட்டாங்க

trend மாறிடுச்சு. இப்ப எல்லாருமே, இப்ப என்ன சொல்றது? எல்லாருமே சுடிதாருக்கு, மாறிட்டாங்க

அதனால, அதுவும் பரவாயில்லைதானே? இப்ப சேலை கட்டுனா கூட, வயிறு எல்லாம் தெரியும். சுடிதார் போட்டா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ம், எல்லாம் cover ஆன மாரி இருக்கும் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முஸ்லிம்கள்தான் அப்ப முதல்ல நிறைய போட்டுட்டு இருந்தாங்க.

Comfortable ஆ அவங்களுக்கு feel ஆகுது. அதனால இப்பெல்லாம் பாத்தீங்களா? கல்யாணத்துக்கே இப்பல்லாம் traditional look வந்துருச்சு. நெத்தி சுட்டியில இருந்து, இடுப்புல கட்டுற ஒட்டியானத்தவே, இப்ப துணியில தேச்சு,

நல்லா சீலை எல்லாம் நல்லா, பட்டு சேலைகள் சேலைகள்ல நிறைய ரகம் கொண்டு வந்துட்டாங்க. ி

ரொம்ப like பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய பேரு. இப்ப, ஆ, கல்யாணத்துக்கு எல்லாம்ன்னா, பட்டு சேலை, தலை சீவி, பூ வச்ச அப்படிங்கிற range க்கு வந்துட்டாங்க. பழசு பழைய காலத்து style இப்ப மறுபடியும் புதுசா bus கை அதனால எண்பதுகள்ல இருந்த style லு ஆ, பிணியும் வந்துருச்சு இது ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல, இப்ப மறுபடியும் ஆரம்பிக்குது

அந்த கருப்பு தோடுகளும், வர ஆரம்பிச்சுச்சு. கழுத்துக்கு போடுறதும், கருப்பு colour ல, வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு metal மாதிரி.

அதிலேயே மிஞ்சி, என்ன சொல்றீங்க? மிஞ்சிகளும், full design விதவிதமா, பூவாட்டம், இனி நிறையா, வர ஆரம்பிச்சிருச்சு Phone இல்லை, Facebook இல்லை, YouTube இல்லை, Instagram இல்லை. இப்ப, இதெல்லாம் வந்ததுனால, நல்லா, விளம்பரப்படுத்துறாங்க விளம்பரமும் படுத்துறாங்க. இனி ஒரு special என்னன்னா, order பண்ணா, வீடு தேடி வந்துடுது

ஆனா, அப்படிதான், நேர்ல கொண்டு போய், கொடுக்க வேண்டியது இல்லை. இல்லை. Phone மூலியமாவே கட்டிடுறாங்க.

Offer தர்றாங்க, order பண்றாங்க. Notice அடிச்சு ஓட்டணும். TV கள்ல விளம்பரம் கொடுக்கணுங்கிற பேச்சுக்கே, இடம் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப வியாபாரிகளுக்கு, ரொம்ப சுலபமான முறையில ஆயிடுச்சு ஆனா, அது விக்கிறவங்க நிறைய பேரும், அதிகமாயிட்டனால, போட்டியும் அதிகமாயிடுச்சு

நீ குடுக்குறியா? நான் குடுக்குறியான்னு சொல்லிட்டு, இப்ப நிறைய பேரு, எல்லா யாரு பாரு, புட்டிக்கு, store

அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ்க்கு தனியா ம்ம் show போடுறாங்க ஏதாவது ஒரு hall book பண்ணி அதை வந்துட்டு

நிறைய போய், இப்போ purchase பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மக்களுக்கும், இதுல interest உம் வந்துருச்சு, முதல்ல வந்துட்டு. ஒரு குறிப்பிட்ட

இப்ப அப்படித்தான் ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் புடிக்கிற மாதிரி இருக்குது இல்ல? ஆமா அப்ரோ நாளைக்கு எங்கேயாச்சு வெளில போற வேலை இருக்கா நாளைக்கு வெளிய போக மாடோ birthday வருது அதுக்கு வந்து எங்கேயாச்சு வெளிய போயிடு hotel ல சாப்புட்டு வரலாம்னு ஒரு இருக்கு plan இருக்கு ம் birthday க்கு dress எடுத்தாச்சா birthday க்கு dress எடுத்தாச்சா birthday என்ன மாறி dress எடுத்திங்க gown மாதிரியா பட்டு பாவாடை சட்டையை சுடிதாரா

நல்ல ஒரு sandle white ல ஒரு midi அதுபோக palazzo pant அந்த மாதிரி வருளைங்களா